அது மாதிரி நிறைய சொல்லிக் குடுப்பாங்க விளையாடுறதுக்கு. பாப்பாவுக்குனா சும்மா ஒரு play area மாதிரி இருக்கும் அங்க circus, ball அந்த மாதிரி சும்மா சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்கும் அவளுக்கு அத வந்து அவங்களோட சமயத்தில வெளியில அந்த circus school க்கு வெளியில அந்த circus உ ஊஞ்சலு அந்த மாதிரி இருக்கிற இடத்தில பிள்ளைகளை விளையாட விடுவாங்க, இவங்களுக்கு மட்டும் அந்த kho kho, running race உ அப்புறம் அந்த ஒடி பிடிக்கிறது, கபடி அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. PT period ல maximum அவங்களுக்கு இது தான் நடக்கும் பெரிய பிள்ளைங்கனால அவங்களுக்கு கொஞ்சம் high யா சொல்லி குடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சும்மா அந்த ஏதாவது விளையாடுங்க அத school ல சின்ன பொம்மை circus மாதிரிலாம் இருக்கும்ல்ல அந்த மாதிரி ஏறி விளையாடுங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் PT period school ல நடக்கும் okay okay ஏதாவது சரி சரி என்னுடைய பையன் bold ஆ இருக்கிறதுகாக karate class நாங்க சேர்த்தோம் நம்ம payment உ பண்ணிதான் சேர்க்கிறோம் சரி okay ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைலயிருந்தே நம்மலாம் கத்துகல இப்ப இருக்கிற generation பிள்ளைங்கலாம் அதுக்காக சரி ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கோம் பாப்போம் future ல எப்படி வர்றான்னிட்டு

இது Government Approved Health Insurance ஆஹ் அஹ் எனக்கு ஒரு insurance போடணும கொஞ்சம் explain பண்றிங்களா இல்ல நீங்க Plan ன பத்தி சொல்லுங்க அப்பறம் தான் நான் Insurance போடணும் னு ஆசையா இருக்கு ஆனா அப்பறம் தான் நான் யோசிப்பேன் ஆமாம் அஹ் ஆமாம் இருக்குங்க இருக்குங்க கேட்டுட்டு தான் இருக்கேன் Day Wise எதாவுது Plan இருந்த எனக்கு Cost Of The Insurance எவ்வளவு எவ்வளவு Insurance Amount எடுத்துக்கலாம்

இப்போ ஒரு Insurance plan எடுத்து முடுச்சா தான் அடுத்த Insurance வந்து இரண்டு வருஷம் உம் அந்த இரண்டு Lakhs மேல் வரும்கலா Okay Okay இப்போ Two years க்கு மொத்தமா கட்ட லாமா ஒரு Insurance அஹ் மாசம் மாசம் கட்டாமா மொத்தமா கட்டலாமா னு கேட்குறேன் அப்படியா அப்ப பாதி பாதியா கட்டலாமா

First Yearly Plan வச்சு கொஞ்சம் Explain பண்ணுங்க அப்படிங்களா சரி அப்போ இந்த மாசம் மாசம் சொன்னது கட்ட மாரி இருந்தா நேர்ல வந்து கட்டனுமா இல்ல Online ல இருந்து கட்டனுமா நான் வந்து அஹ் இங்க IT ல BPO ல இருக்கேன்றேன்

சரி அப்போ என்ன அந்த பதினஞ்சு நாள் கலுச்சு இப்போ Accident ஆச்சுன அது வந்து அந்த ரேண்டு லட்ச ரூபா வந்து கம்மி பண்ணுவாங்கள சரி இப்போ என்ன மாதிரி நோய் கெல்லாம் இந்த Insurance Active ஆகும் சரி இப்போ Government வந்து Corona years குள்ள Insurance வந்து Claim ஆகாதுனு சொல்றாங்க அதாவுது Government ஓட Policy லேயே இது எப்படி Claim ஆகுமா எப்படி சரி Okay இந்த Virus சு ஹம் அஹ் எவ்வளவு ரூபா ஆகும் இந்த Virus சு இதுவும் Chart Insurance போடணும்ன சரி சரி Okay Okay Okay சரி அப்போ எனக்கு இந்த Corona Virus Scheme மும் அந்த Scheme மும் போடனும் அப்போ மொத்தம் சேர்த்து ஒரு மாசத்திக்கு எவ்வளவு வரும் ஆமாம் எங்க பெரியப்பா இறந்துட்டாங்க Corona ல Okay ங்க அஹ் அப்போ நான் வந்து அஹ் எங்க அப்பாட இதை பத்தி சொல்றேன் Okay நா வாறேன் அஹ் வரக்கூடிய ஞாயிட்டுகிழம வந்து எனக்கு Leave வு அன்னைக்கு வந்து உங்க Office ல வந்து Meet பண்ணி Initial Amount எவ்வளோ கட்டனும் அப்படிங்களா அப்போ நா வந்து சேரி அப்போ நா வந்து ஒரு Insurance போட்டுக்குடேன் வந்து ஞாயிட்டுகிழம வந்து போட்டுக்குடேன்

மேல தூக்கி போடப்பட்ட அந்த வெட்டியானும் மாசானும் அந்த ஒற்றன்கிட்ட சொன்னதாகவும் அத சொல்லிட்டு அந்த வெட்டியான் உயிரை விட்டதாகவும் அந்த ஓலை எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அருள்மொழி எழுந்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும் ஆமா உண்மைதான் இத படிச்ச அப்புறம்தான் உங்க அப்பா புதையல எடுக்க அதிக ஆர்வம் காட்டினாரு அப்படின்னு சொல்லவும் அந்த ஓலைச்சுவடில்லாம் இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கவும் உங்க வீட்டு பீரோவுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் அம்புலி உடனே வேட்டியை மடிச்சுட்டு அருள்மணி அங்க கிளம்புறதுக்கு தயாராகரான் அம்புலி அவன் தடுத்து நிறுத்தி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் ஏன்னா அப்பா அந்த விஷயத்துல ரொம்ப மும்முரமா இருக்குறாரு அப்படின்னு சொல்றான் அது அருள்மணி நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி வீட்ட நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் வேகமா வீட்டுக்குள்ள அருள்மணி வாரான் அங்க ஊஞ்சல்ல பாட்டி படுத்துட்டு இருக்கா அவன் அப்பாவோட room அ பாக்குறான் தொறந்தேதான் இருக்குது அதுக்கு உள்ளமா வேகமா போய் பீரோவ open பண்ண try பண்றான் உடனே பாட்டி வெளிய இருந்து அத திறக்க முடியாது சாவி உங்க அப்பன்ட்டதான் இருக்கு அப்படின்னு ரொம்ப casual அ பதில் சொல்லுது உடைச்சாவது தொறப்பேன் அப்படின்னு வெளிய வந்து ஒரு குளவியை எடுத்து அது மேல தட்டி அடிக்கிறான் அது தொரக்கல என்ன யோசிச்சான்னு தெரியல ரெண்டு சின்ன கம்பி எடுத்துட்டு அந்த சாவி துவாரத்துக்குள்ள வச்சு கொஞ்சம் முறுக்குறான் அவனோட அதிர்ஷ்டம் இது தொறந்துக்குது அத open பண்ணி அந்த மரப்பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஓவியங்கள பார்க்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு ஓலைச்சுவடியை எடுத்து பார்க்கிறான் அந்த ஓலை மடல் ராஜா புளிச்செவருக்கு எழுதப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்லிருக்குதுன்னா இப்போ சின்ன மஸ்தா கோயில்ல மூன்று வேளை பூச நடக்குது ஆனாலும் அங்க சம்மந்தகர் அதாவது அந்த யூசுப்கான் அங்க வந்து தொடர்ந்து சுடுகாட்ல நடக்கிறதை கண்காணிச்சிட்டே இருக்கிறான் அல்ல ஒரு பெரிய குதிரைப் படையே வைக்கப்பட்டிருக்குது இந்த இடிஞ்சு போன வீடுகளை எதையும் சரி பண்ணலை நம்மளோட சின்ன மஸ்தா தேவி அந்த செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் கடவுள் நமக்கு குடுத்திருக்காரு அப்படின்னு தோணுது நீங்க இல்லைன்னா நான் வந்து அந்த செல்வத்தை எடுத்து நம்ம அரசாங்கத்துக்கு அரசு காரியங்களுக்காக செலவுலதான் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு எழுதி கீழே இப்படிக்குன்னு சொல்லி வேலுமணி தேவர் தன்னோட பெயரை குறிச்சு வச்சிருக்காரு அத கேட்ட ஆச்சரியத்துல

புலித்தேவரும் வேலுமணி தேவரும் ஒரு பனையேறி போலவும் ஒரு கம்பளத்தான் போலவும் வேஷம் போட்டுட்டு அந்த மயானத்துக்குள்ள போறாங்க அந்த தேவி சிலய பார்த்த உடனேயே புலித்தேவர் அப்படியே கைகளை கூப்பி நெடுஞ்சாண்கடையா கீழே விழுந்து அந்த சுடுகாட்டு மண்ணெல்லாம் அவர் உடம்புல ஒட்ட அப்படியே மண்டியிட்டு அங்கே இருந்து அழுத கண்ணீரோட பிரார்த்திக்கிறாரு அன்னையே நா இப்போ ஆட்சியிலே இருந்தா உனக்கு ஒரு பெரிய கோவிலே கட்டியிருப்பேன் ஆனா நான் இப்போ நாடு இழந்த

உனக்கு பெரிய கோயிலயே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு இத பார்த்த வேல்மணி தேவர் ஐயோ இந்த பிரார்த்தனை பண்ணும்ங்கிற எண்ணம் கூட எனக்கு வரவே இல்லையே உங்களுக்கு வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு புலித்தேவரும்

பூலித்தேவர் தன்னோட குதிரையில ஏறி அங்க இருந்து கிளம்பி போறாரு அவரு கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு சின்ன பையன் அழுகிற சத்தம் கேக்குது உடனே வேலுமணி தேவர் அழுகுரல் வந்த திசையில போறாரு அங்க ஒரு சின்னப் பையன் இருந்து அழுதுகிட்டு இருக்கிறான் யாரு அப்படின்னு பார்த்தா வெட்டியான் மாகாணத்தோட பையன் என்னப்பா தம்பி இங்கே இருந்து அழுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் என்னடா அப்பா மாசானத்த அந்த யூசுப்கான் எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஏதோ சித்திரவதை பண்ணி கொன்னு மலை மேல காக்கா, குருவி, பருந்தெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டாங்க எத்தனையோ பேரோட உடம்பை எங்க அப்பா அடக்கம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் உடம்புக்கும் இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி அழும்போது என்ன பாறை மேல போட்டான்னா சரி வா நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வேலுமணி தேவர் அந்த பையன கூட்டிட்டு கிளம்பி போறாரு அந்த சிறுவன் கரடு முரடான புதர்களும் முற்களும் கடந்த காட்டை தாண்டி ஒரு வெட்டவெளியான பாறை பகுதிக்கு கூட்டிட்டு போறான் அங்க கை கால்கள் விரிந்த நிலையில கிடந்த மாசாணத்தோட உடலை பார்த்தவுடனே வேல்மணி தேவர் வேகமா ஓடிப்போய் அப்படியே அவன தூக்கி மடியில வச்சு அழ ஆரம்பிக்கிறாரு மாசாலும் இந்த நாட்டுக்காக இந்த பாளையத்துக்காக உன்னோட உயிரையே விட துணிஞ்சிட்டியேடா நீ உயிரை விட்டு இருக்கான்னா கண்டிப்பா உன்கிட்ட இருந்த ரகசியம் வேற யாருக்கும் போகலைன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீ நிஜமாவே உண்மையான வீரன்டா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரு அத பார்த்துட்டு இருந்த சின்னப் பையன் ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான் நான்தான்ப்பா வேலுமணி தேவர் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு சந்தோஷத்துல உள்ளம் பூரிக்குது அதே சந்தோஷம் மாசாணத்தோட உடலுக்கும் வந்துச்சோ என்னன்னு தெரியலே திடீர்ன்னு மாசாணத்தோட உடல்ல ஒரு துடிப்பு வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான் வேலுமணி ஐயா அத கேட்ட உடனே வேலுமணி தேவருக்கு ஆனந்தம் பொங்குது மாசாணோம் மாசாணோம் உயிரொடதான் இருக்கிறியா ஆமாங்கய்யா அந்த பொக்கிஷத்தை எல்லாம் ஒரு பெரிய வெங்கல பாத்திரத்திலே போட்டு எனக்கு தெரிஞ்ச முறையிலே ஒரு தகடுல எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு அடிச்சு அங்கே தேவியோட

வரும்போது சில காவலாளிகள் தூரத்துல இருந்து ஓடி வர்றாங்க ஏய் ஏய் ஏய் அது தண்டனைக்கு போட்டிருந்த உடம்பு அத எடுத்துட்டு போகக் கூடாது அத காகம், பருந்து, குருவிகெல்லாம் திங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா நான் அதவிட மோசமானவன் ஜக்கம்மாதான் இந்த உடம்பு இந்த பாறையில கிடக்கற எடுத்துட்டு வந்து எனக்கு பூச போடு அப்படின்னு சொன்னா அதான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த வீரர்கள் பின்னாடி திரும்பி நின்னுக்குறாங்க அந்த உடலை எடுத்துக்கிட்டு ஒரு கம்பா இருந்த வேலுமணி தேவர் மயானத்துக்கு போய் குழி தோண்டி உடலை புதைச்சுக்கிட்டு இவன பார்த்து நிமிர்றாரு உங்க அப்பா பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறான் அவன் விட்டு போன இடத்தை நீ follow பண்ணு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் செய்யாதே அந்த தேவி சிலய தொட்டு பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு

கன்னியாகுமரி திருவனந்தபுரம் அப்படின்னு சுற்றுலா போனது அதுக்கு அப்புறம் அங்க இருந்து இங்க வந்து ஒற்றர்கள் மூலமா நல்லா கவனிச்சது எல்லாத்தையும் பார்த்துகிட்டே இருந்திருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க முயற்சி எடுத்து அங்க ஒரு கோயிலையும் எழுப்புறாங்க கோவிலுக்குள்ள அந்த சிலய கொண்டு வைக்கும்போதுதான் அந்த சிலை அடியில இருந்த அந்த தகட்ட பாக்குறாங்க அந்த தகட்ட பாக்கும் போது சரியா அந்த தேவி சிலை இருந்ததுக்கு நேரே opposite ல ஒரு ஆயிரம் பாத அடிகள் தள்ளி ஒரு பெரிய பாம்பு புற்று இருக்குது அதுக்கு பின்னாடிதான் அந்த புதையலை புதைச்சு வச்சிருக்கிறதா படத்து மூலமா வரைஞ்சு வச்சிருக்கான் அவளோட அறிவுத் திறமையைப் பார்த்து வியந்து போறாரு வேலுமணி தேவர் கோயிலுக்கு உள்ளே கொண்டு போய் வைச்ச அந்த சிலைக்கு அடியிலேயே அந்த தகத்தையும் வைக்கிறாரு வேலுமணி தேவர் அத வச்சிட்டு கம்பளத்தார்கள் எல்லாம் பெரிய பூஜை பண்ணி இது வரைக்கும் செஞ்சது மாதிரி எல்லாமே செஞ்சு சின்ன மஸ்தா தேவிய நாங்க சாந்தப்படுத்திட்டோம் இந்த ரகசியத்தை இந்த குறைகளை நீங்க இல்லை புலித்தேவர் ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர்தான் எடுக்க முடியும் அப்படி நீங்க எடுக்கும்போது இந்த பாளையம் உங்க கைக்கு மறுபடியும் வரும்போது சம்பளத்தார்களுக்கு அவங்க மட்டுமே வசிக்கிறதுக்கு ஏழு ஊர்களை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தையும் இந்த இடத்துல செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வாக்கு வாங்கிக்கிறாங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கு பின் சில நாட்கள் தன்னோட வீட்டுல இருந்துட்டு சுரங்கப்பாதை வழியாகவும் வேறு சில முயற்சிகள் மூலமாகவும் புலி தேவருக்கு தேவையான தகவல்கள அனுப்பிட்டே இருக்கிறாரு வேல்மணி தேவர் ஒரு நாள் இந்த மாதிரிதான் photos இன்னும் சில விஷயங்களை ஒரு பெட்டியில வச்சு புலித்தேவருக்கு அனுப்பும் போது சில போர் வீரர்கள் சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள வரவும்

வேலுமணி தேவரோட உயிர் போகுது புலிதேவர் எங்க போனார் அப்படிங்கிற அடையாளமே இல்ல சில பேர் அவரு ஒரு கோயில்ல மோட்சம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அவர் காட்டுப்பகுதிக்கு போய் சன்னியாசி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க என்னவோ பெரும் பெரும் வீரர்கள் எல்லாரோட முடிவுகள் தெரியாத மர்மமாதான் முடிஞ்சு போயிருக்கு இங்க அதுக்கு அப்புறம் அந்த புதையல பத்தியோ சின்ன மஸ்தா தேவதைய பத்தியோ வெறும் கதைகள் மட்டும்தான் இருந்துட்டே வந்துட்டு இருக்குது இப்போ அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு பண்டிதர்களை நட்டு சமஸ்கிருதத்திலே ஏதோ மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு பக்கத்துல முத்துராமலிங்கன்னு சொன்னாரு அத ஒட்டியே கோவிலான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பளத்தான் அவனோட முகம் இப்ப தாடி மீசை எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு நல்ல விதமா பாக்குற மாதிரியே இருக்குது அந்த கம்பளத்தான் ஒரு விதமான பதட்டத்தோடயே இருந்துட்டிருக்கிறான் முதுரமலிங்கம் பக்கத்துல இருந்து யோவ் பயப்படாதய்யா என்னோட கொள்ளுத்தாத்தா எடுத்தா என்ன என் தாத்தா எடுத்தா என்ன நான் எடுத்தா என்ன அந்த சாபம் எல்லாம் முந்நூறு வருஷம் பழமை ஆனதுதான் அதுக்காகத்தான் நாம கொஞ்சம் கொஞ்சமா பலி கொடுத்து அந்த கோபத்தையும் குறைச்சாச்சு இனி பயப்படறதுக்கு எதுவும் இல்ல இந்த சாஸ்திரியே அந்த சீட்டை எடுத்து குடுத்துருவாரு நாம அத பாத்துக்கிட்டு புதையலை எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த கம்பளத்தான் ஐயா நீங்க எடுக்குறதுக்கு பதிலாட்டு உங்க பையன எடுக்க வர வச்சிருக்கலாமே அப்படியே உங்க வேலுமணி தேவர் மாதிரியே இருக்குறாரு மருஜென்மம் எடுத்து வந்தது மாதிரியே அவரோட தோள்பட்டையிலயும் ஒரு வடு இருக்குது அதனால அவரையே எடுத்து வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் யோவ் அவன் கணக்கு தெரியாத பையன்யா அந்த செல்வத்த எடுத்து அரசாங்கத்தில குடுக்கணும்ன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன்ல சரிபட்டுவரமாட்டான் அவன் அப்பன்தான் நான் நானும் எடுக்கலாம் நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவனோட காதுல மெதுவா சொல்ல அவன் அப்படியே சாந்தமாகறான் அந்நேரத்துல சாஸ்திரிகள் அந்த சின்ன மஸ்தா தேவிய ஒரு சுத்து சுத்தி வந்து ஏதேதோ மந்திரங்களை சொல்லி கால்மாட்டுல இருந்து அந்த தகடை எடுக்கிறார் எடுக்கும் போதே அவரோட கைகள் எல்லாம் நல்லா ஆட ஆரம்பிக்குது உடல் எல்லாம் வேர்த்து ஊத்துது அந்த தகட எடுத்து வெளியே கொண்டு வந்து முத்துராமலிங்கத்திடம் கொடுக்கிறாரு குடுத்துட்டு அவரு ஒரு பதட்டத்தில அப்படியே கோயில் வாசல்ல உட்காருறாரு அந்த தகட எடுத்து முத்துரம்மலிங்கம் பாக்குறாரு என்ன இது எதெல்லாமோ எழுதியிருக்கிற சிலயில இருந்து ஏதோ ஒரு போர் வரைஞ்சு ஆயிரம் கப்பலயும் போட்டிருக்குது அங்கே ஏதோ கூம்பு மாதிரி வரைஞ்சுருக்கானு~ ஓ நாகப்புத்து ஆயிரம் அடி தூரத்திலே நாகப்புத்து சரிதான் ஆனா அந்த நாகப்புத்து என்னோட தோப்புலல இருக்குது ஐயோ இருக்கிற இடம் தெரியாம இவ்வளவு நாள் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சரி வழக்கம் போலத்தான் அதான் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு போச்சுல்ல நம்ம போய் செல்வத்தை எடுக்க வேண்டிய வேலையை பாப்போம் அப்படின்னு சொல்லி ராமலிங்கம் அந்த கம்பளத்தான கூட்டிட்டு போறாரு அந்த நேரத்துல பின்னாடி இருந்து பண்டிதரு கூப்பிடுறாரு ஐயா இப்போம் போக வேண்டாம் என்னோட உடம்பே எரிஞ்சிட்டு இருக்குது இன்னும் அவளோட உஷ்ணம் தீரல கொஞ்சம் சாந்தம் ஆகட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அட போயா சாந்தமாக்குற வேலைய நீ பார்த்துக்கோ நாங்க போய் செல்வத்த எடுக்கிற வேலைய பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறான் நடக்க ஆரம்பிக்கும் போதே அந்த ஒன்பது சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல கம்பளதானோட கால் இடறி கீழ விழுறான் அத பார்த்த பண்டிதர் மறுபடியும் ஐயா சகுனம் செய்து சரியில்லை இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களே போக வேண்டாம்ன்னு சொல்லி தடுக்குது அப்படின்னு சொல்லவும் யோவ் இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் யாரோட ஆத்மாக்கள்ன்னே தெரியாது

உடனே செலவழிச்சிறாதே கொஞ்ச நாள் பிச்சைக்காரனாவே இரு அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போறான் தோட்டத்தை நெருங்கும் போது ராமலிங்கம் இந்த தோட்டக்காரன் அம்புலியை காணோமே அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க புல் வெட்டிட்டு இருந்தா ஒரு பொண்ணு ஐயா அம்புலி நம்ம சின்ன ஐயா கூட எங்கயும் வெளியே போனாருய்யா அப்படின்னு சொல்லவும் அவன தோட்டத்துல வேலைக்கு வச்சிருக்கானா ஊர் சுத்த வச்சிருக்கானா சரி நாங்க இப்போ முக்கியமான வேலையா உள்ள போறோம் வேற யாரு வந்தாலும் தோட்டத்துக்குள்ள விடாத அது என் பையனா இருந்தாலும் சரிதான் அங்க வேல செஞ்சேன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இவரு உள்ள போறாரு உள்ள போகும்போது அந்த பாம்பு புத்த பாக்குறாரு அந்த பாம்பு புத்த முறைக் கொண்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு கோவிலாவே வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க வாரம் வாரம் போய் வழிபடுவா அந்த ஊர் மக்கள் ஆடி மாசம் கண்டிப்பா வந்து வழிபட்டுட்டு போயிருவாங்க அதுக்குள்ள சில நாகப்பாம்புகளையும் பார்த்திருக்காங்க இன்னும் ஒரு வகையில ஒரு பன்னெண்டு அடி நீள கருநாகம் உள்ள இருக்கிறதாகவும் ஒரு வதந்தி அங்க உண்டு

பொட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வாய்ப்பே கொடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லவும் கம்பளதான் சரிங்கய்யா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையிலே இருந்து ரெண்டு இடி இடிக்கிறாங்க புத்துல கொஞ்ச நேரத்துலயே புத்து மேல இருந்து அப்படியே கீழ சாஞ்சு உடையுது உள்ள இருந்து ஒரு பெரிய கருநாகம் ஒரு பயங்கர சத்தத்தோட அப்படியே படையெடுத்து நிக்குது அத பார்த்த உடனே ராமலிங்கரும் அந்த கம்பளத்தானும் ரெண்டு அடி பின்வாங்கி பயத்துல அந்த பாம்ப மட்டுமே உறைஞ்சு பாக்குறாங்க இன்னொரு பக்கத்துல அந்த கோயிலுக்கு

அங்க போய் பாருங்க புதையல் எடுக்க போயிருக்காங்க நீங்களும் சேர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு எங்க பாம்பு புத்துக்கா எங்க தோட்டத்துக்கா அப்படின்னு கேட்கவும் ஆமாப்பா என்ன பேராசைக்காரங்களா இருக்காங்க ஏதோ கோயிலுக்கு பலி கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி வர வச்சான் என்ன இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த பலி ஆடு மாடு பலியில்லப்பா நரபலியே கொடுத்து வச்சிருக்கான் ஐயையோ அதான் நான் பூச செய்ய ஆரம்பிக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் அந்த வேகம் குறையல அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான் வேகமா போயிருக்கிறான் கொஞ்சம் சாந்தி படுத்த சொன்னாக்கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க இருக்கிற அம்புலி தூரத்துல பார்த்து ஐயோ அந்த புத்து கிட்ட நிக்கிறது ஐயா மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லவும் உடனே வேகமா அங்க இருந்து அருள்மணியும் அம்புலியும் ஓடிப்போறாங்க போகும்போது திடீர்ன்னு opposite ல அந்த வெட்டியான் வந்து நிற்கிறான் தம்பி அந்தப் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்றான் என்ன போகாதேன்னு சொல்ல நீ யாருடா நான் யாரு நீ எல்லாம் முக்கியம் இல்ல ஆனா அது ஐயாவோட கட்டளை அத

அப்படின்னு சொல்லவும் அருள்மணி திகச்சு நிக்கிறான் அவனே மறுபடியும் சொல்றான் அதனால நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அருள்மணி இப்ப மறுபடியும் கேட்கிறான் ஓ அதனாலதான் செத்துப்போன மாதிரியே நீயும் இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு அந்த வெட்டியான் ஆமாம் நானும் என்னோட அண்ணனும் இரட்டை பிறவிகள் அதனாலதான் அவன அன்னைக்கு கொன்னு தூக்கி சவம் பொணம் எரிஞ்சிட்டு இருந்த தீயில போட்ட அப்பவும் கூட நீங்க ஏதோ பொய் சொல்லி பினாத்துறீங்க அப்படின்னு எங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு எல்லாம் தெரியுது டேய் நீ சொன்னா என்னடா நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிக்கிறான் அவன் opposite ல இருக்கக்கூடிய அந்த வெட்டியான் ஏதோ அடிக்கிற மாதிரி கையை ஓங்க தயாராகுறான் அந்நேரத்துல இங்க நடக்குற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்த தூரத்துல இருந்த புல்வெட்டுற பொண்ணு வேகமா ஓடி வந்து ஐயயோ ஐயாவையும் இந்த கம்பளத்தானயும் பாம்பு கடிச்சிட்டிங்கய்யா ரெண்டு பேரும் நுரை தள்ளி கிடக்குறாங்கய்யா அப்படின்னு சொல்லி ஓடி வர்றா இதகெட்வுடனெ அந்த வெட்டியானோட கை இறங்குது அவனும் கூட சேர்ந்து ஓடுறான் அங்க ரெண்டு பேரும் இறந்து பொணமா கிடக்குறாங்க hi நான்தான் செல்வி பேசுறேன் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா jobs பத்தி பாக்கபோறோம் உம் பொதுவா job பத்தி பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹம் இப்போ வந்து நிறைய பேருக்கு jobs வந்து தேவைப்படுது கொரோனாவுக்கு பிறகு work from home அதாவது வீட்ல இருந்து வேலை பார்க்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு ஹம் இப்போ முன்னாடி எல்லாம் வந்து உம் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து வீட்ல இருந்து வேலை பார்க்குவங்களோட அந்த எண்ணிக்கை வந்து கம்மியா இருந்துச்சு இப்போ வந்து அதை அதிகமா இருந்தது அதிகமா இருக்குது ஆஹ் அதுவுமில்லாம online ல அஹ் தப்பான ஒரு website create பண்ணி அதுல வந்து இந்த வருஷம் குடுக்குறோம் அப்படின்றமாதிரி சொல்லிட்டு தேவையில்லாம மக்கள்ட்ட பணம் வா~புடுங்குற நிறைய platform உம் இப்போ வந்து அதிகமாயிடுச்சு awareness ஆ இருக்கணும் மக்களும் இப்போ jobs பத்தி பேசப்போறோம் அப்படின்னாக்க இப்போ job ல வந்து நிறைய types இருக்கு இப்போ வந்து remote work அப்படின்றது வந்து வீட்ல இருந்து நம்ம வேலை பாக்குறது office ல வந்து வேலை பாக்குறது அது வந்து இன்னொரு ஆப்ஸ~ இன்னொரு ஒரு type இப்போ வீட்ல இருந்து வேலை பார்க்கிற work ஆ இருந்துச்சு அப்படின்னாக்க வந்து housewife, student உ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த work உ வந்து suitable ஆ இருக்கும் housewife வந்து அவங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு எந்த time வேணும்னாலும் ஹம் remote work ல பண்ணலாம் அப்படின்ற ஒரு option இருந்துச்சுன்னா அதை வந்த housewife க்கு வந்து suitable ஆ இருக்கும் அஹ் office ல வந்து வேலை வேலை பாக்கணும் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா male ஆண்களுக்கு தான் அதிகமா அதுல வந்து prefer பண்றாங்க ஏன்னா வந்து full and full அவங்கல்லாம் office ல இருந்து வேலை பாக்குற அந்த situation வந்து பெண்களை விட ஆண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது அதனால வந்து office வேலை பாக்குறது company வேலை பாக்குறது வந்து அதாவது ஆண்களுக்கு முக்~ ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் பெண்கள் வந்து வீட்டுல இருந்தே வேலை பார்க்கிறது வந்து remote work சொன்னேன்ல அந்த remote work ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இல்லத்தரசிகளும்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 அவங்களோட ஒரு சொந்த தேவைகளுக்காக வந்து சில work உ வந்து பண்றாங்க part time work அப்படின்னுட்டு அதுக்கு வந்து பேர் கொடுத்திருக்காங்க இந்த part time work பாத்தீங்கன்னா வந்து normal லா ஒரு office ல போய் work பண்றவங்களோட timing பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரமா இருக்கும் அதே வந்து part time வேலை பாக்குறவங்களோட time வந்து ஒரு three hours ஒரு four hours அல்லது பாதி அதுமாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அஹ் amount வந்து reduce பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ten thousand குடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க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 அஹ் ten thousand கொடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு part time work ன்றத வச்சு அந்த பாதி தான் வரும் ஒரு four thousand five thousand maximum வந்து five maximum five க்கு மேல எந்த கம்பெனியும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்ததில்லை part time work க்கு IT ல வேலை பாக்குறாங்க அப்படின்னாக்க இதை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் salary வந்து அதிகமா இருக்கு. அதாவது software design பண்றாங்க அப்புறம் project எடுத்துட்டு அதை on time க்கு வந்து delivery பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த product அந்த project எடுக்குறவங்களோட client அ பொறுத்தது குடுக்குறாங்க அந்த client அ பொறுத்து அவங்களோட salary வந்து base வந்து differ ஆகும் ஆஹ் software company வந்து IT ல வேலை பாக்குறாங்க அப்படின்னாக்க software related ஆ வந்து jobs வந்து search பண்ணி ஆஹ் அந்த IT field ல வந்து remote work வந்து after covid ல அதிகமா இருக்கு before covid வந்து பாத்தீங்கன்னாக்க அது கம்மியா தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு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 IT field ல வந்து இன்னுமே வந்து work from home ஆஹ் பண்ணிட்டு இருக்குறவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்குறாங்க அந்த facility லாம் வந்து அஹ் IT field ல வந்து அஹ் ரொம்ப இருக்குது work from home job வந்து IT அஹ் படிச்சுருந்தாதான் MCAMSC computer science உ அதுமாதிரி அந்த related ஆ computer சம்மந்தமா படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா remote work வந்து அதிகமான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா students college students வந்து அவங்களும் project ஒரு project எடுத்துட்டு பண்ணலாம் அப்படி இல்லன்னா part time work பண்ணலாம் அப்படி இல்லன்னா freelancer website ன்னு இருக்கு freelancer website எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம code பண்ணணும் இந்த website ல வந்து freelancer website ன்றது வந்து ஒரு எந்த ஒரு company க்கும் வந்து அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க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 நம்ம project வந்து quote பண்ணி இவ்வளோக்கு நான் செய்வேன் அப்படி one hour க்கு இவ்ளோ ஹம் salary கொடுக்கணும் நம்ம quote பண்ணி எடுத்துட்டோம் அப்படினாக்கா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 அந்த டயத்துக்குள்ள அவங்க சொன்ன deadline குள்ளாட்டிக்கும் நம்ம வந்து அந்த project ஏ submit பண்ணணும் அது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுல job வந்து அதுவுமே வந்து இந்த remote work அந்த category ல தான் வரும் அது வந்து freelancer ரா வந்து எந்த ஒரு office லயும் போயிட்டு நம்ம எந்த ஒரு tie up உம் இல்லாம freelancer ஆ நம்ம வந்து work பண்ணிட்டு ஆனால் நம்ம வந்து payment வாங்கிக்கலாம். அது வந்து இது இந்த இது வந்து first freelancer website க்குள்ளயும் போகலாம் அது மாதிரி நிறைய website இருக்குது upgrade ஆஹ் இன்னும் நிறைய இருக்கு நிறைய website இருக்கு இது மாதிரி freelancer க்காகவே நிறைய website இருக்கு அவங்க வந்து only IT மட்டும் இந்த website ல prefer பண்ண மாட்டாங்க photography அஹ் photo வந்து அஹ் edit பண்றது PDF அ வந்து image ஆ வந்து edit பண்றது photo வ edit பண்றது PDF file அ வந்து format பண்றது அது மாதிரி நிறைய அஹ் work related ஆவும் நிறைய அஹ் இருக்கும் அவங்களோட client ஓட office related ஆ இருக்குற work அ வந்து freelancer க்கு வந்து கொடுத்துட்டு அந்த டயத்துக்குள்ள நம்ம வந்து correct ஆ பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா next project வர்றப்ப அவங்களையே நம்ம வந்து contact பண்ணுவாங்க அந்த client ஏ வந்து நம்மள contact பண்ணுவாங்க இது வந்து எந்த ஒரு freelancer ன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு office ஓட இருக்காது அஹ் office ல வேலை பார்க்கிறவங்க நம்மகிட்ட work அ கொடுப்பாங்க அந்த work அ முடிச்சு அவங்களுக்கு வந்து correct டயத்துல அதுவும் எந்த ஒரு அவன் சொன்ன எந்த ஒரு mistakes உம் இருக்காம the hundred percentage இப்போ சிலர் வந்து ninty five percentage கூட accuracy இருந்தா போதும் அப்படி எல்லாம் வந்து provide பண்றாங்க project அ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 ஆஹ் first அந்த client நமக்கு கிடைக்கணும் அதாவது நம்ம சிலர் எல்லாம் வந்து freelancer website லயே நிறைய client எது கிடைச்சாலும் அவங்க வந்து first நமக்கு job provide பண்ணிடுவாங்க

work வேணும் எந்த ஒரு money உம் வந்து அவங்ககிட்ட provide பண்ணாம கொடுக்காம அஹ் நான் என்ன work ஓ அது மட்டும் செஞ்சிட்டு அந்த டயத்துல delivery பண்ணணும் அதுதான் நம்ம வந்து correct இருக்கணும் சிலர் வந்து அவங்க அவங்க வந்து registration fees ஒரு two thousand கொடுங்க அப்படின்னு எல்லாம் வந்து கேப்பாங்க அது மாதிரி எல்லாம் வந்து கேட்டா நம்ம வந்து awareness ஆ இருக்கணும் அந்த அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா two thousand, five thousand pay பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டாங்கன்னா money அ வாங்கிக்கிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு எந்த ஒரு response உமே பண்ணமாட்டாங்க இங்க நம்ம இங்க இருப்போம் நம்ம இங்க இந்தியா~இந்தியால இருக்குறோம் அப்டின்னாக்கா அவங்க வந்து வேற வேற countries ல இருப்பாங்க இப்போ example பார்தோம்னா யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அப்படின்னு வேற வேற countries ல இருந்துட்டு நம்மள்ட charge மட்டும் பண்ணிட்டு நம்மளோட money அ அவங்களுக்கு கொடுத்துட்டு transfer ஆயிடும். நமக்கு எந்த ஒரு work க்குமே allot பண்ணமாட்டாங்க அதனால வந்து அந்த இதுல கொஞ்சம் நம்ம awareness ஆ இருக்கணும் money கேட்டாங்க அப்படினாலும் பணி~ money எல்லாம் கொடுக்க கூடாது நம்மளோட எந்த ஒரு document டும் அவங்ககிட்ட share பண்ணகூடாது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

வணக்கம் நான் காயத்ரி. நான் இப்பொழுது படிப்பை பற்றியும் கல்வியை பற்றியும் கூற உள்ளேன். இப்போது சொல்ல வேண்டும் என்றால் கல்வி நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. கல்வி அறிவு நம் அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்று. அறிஞர் அண்ணாவோ கூறுவது போல பெண் குழந்தைகளுக்கு அளிக்க படுகின்ற கல்வியானது அவர் மொத்த தலைமுறையையும் காப்பாற்ற கூடிய ஒன்று என்று கூறுவது போல் பெண் குழந்தைகளுக்கு நாம் அளிக்கும் கல்வி அவர்களின் எதிர் காலத்திற்கு மட்டுமின்றி அவர்களது சந்ததியர்களுக்கும் நாம் கொடுக்கும் மிக பெரிய ஒரு பரிசாகும். கல்வி இந்நாட்டின் கண்கள் என்றே கூற வேண்டும். எல்லோருக்கும் கல்வி இன்றியமையாத ஒன்று. முன்னொரு காலத்தில் தலைமுறையினர்கள் படிப்பே அற்றவர்களாகவும் படிப்பறிவு இல்லாதவர்களாகவும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறையினராக படித்து கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள். எனக்குத் தெரிந்து தொண்ணூறுகளில் எம்பதுகளில் எழுவதுகளிலும் கூட அதை விட தொண்ணூறுகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருமே தங்கள் கையில் ஒரு பட்டபடிப்பை வைத்திருக்கிறார்கள். அது முக்கியமாக

பெற்றோர்கள் தங்களை வருத்தி கொண்டு தங்களின் குழந்தைகளுக்கு கல்வி அறிவை புகுட்டுகிறார்கள். ஆனால் மாணவர்களாகிய நாம் அக்கல்வியை சரியான முறையில் பயன்படுத்தாமல் படிக்காமல் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள விரும்பாமல் இருக்கிறோம். இது மிகப் பெரிய தவறு கல்வி அனைவருக்கும் தேவை என்ற நிலை இப்போது உலகில் உள்ளது. இனிவரும்

குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிரார்கள். ஒரு கல்வி முன்னொரு காலத்தில் ஏன் படிக்க வேண்டும் ஏன் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று பல கேள்விகள் எழுந்தது. பெண்களென்றால் அடுப்படியில் இருக்க வேண்டும் சமைக்க வேண்டும். ஆண்களென்றால் அவர்களுக்கும் குறைந்த பட்ச படிப்பு அவர்களும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று. ஆனால் இப்போதுள்ள தலைமுறை அனைவரும் கல்வி கற்றவர்களாகவே இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து அனைவரும் படியுங்கள். படிப்பு மிக பெரிய ஒரு விஷயம். நம்மிடம் இருந்து

கல்வியை நம் நாம் இன்னொருவருக்கு கற்று கொடுக்க கற்று கொடுக்க நமக்கு கல்வி அறிவு அதிகரிக்குமே அன்றி குறைவதில்லை. கல்வி அறிவு நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். அதனால் கல்வி செல்வத்தை யாராலும் திருடி விட முடியாது. நாம் எவ்வளவு தான் பாடுபட்டு நிறைய சொத்து சுகங்கள் சேர்த்து வைத்தாலும் நம் தலைமுறைகளுக்கு நாம் தரும் அந்த கல்வி அவர்களை நல்ல முறையில் வழி நடத்தி செல்லும். ஒரு கல் அதனால் கல்வி அறிவற்றவர்கள் நல் வழியில் நடப்பதில்லை என்ற அர்த்தமல்ல. கல்வி கற்பதன் மூலம் அவர்களின் நல் அறிவுகளோடு திறமைசாலிகளாக இருப்பார்கள். உலகத்தின் வேகம் வளர்ச்சி அதிகரித்து கொண்டே போகிறது. உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய தேவை கல்வி. அது கல்வி என்பது கற்றல் சார்ந்ததாகவும் இருக்கலாம் செய்முறை கல்விகளாகவும் இருக்கலாம். ரெண்டு கல்வியுமே தேவைப்படுகிறது. ஒரு கற்றல் கல்வி தெரியப்படாத ஒரு மாணவனுக்கு ஒரு செயல்முறை கல்வி மூலம் அம்மாணவன் தன் திறமையை அதிக அளவில் வளர்த்து கொள்வதற்கு அதுவும் உதவுகிறது. கற்றல் கல்வி மற்றுமன்றி செயல் முறை கல்வியும் தேவைப்படுகிறது. இன்றைய தலைமுறையினருக்கு இரண்டுமே தேவைப்படுகின்ற ஒன்று. அவர்கள் ஏதோ ஒரு துறையில் எதையோ ஒரு துறையில் சாதித்து தங்களை மேன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதனால் கல்வி அதிக அளவில் தேவை. என்னதான் கல்வித் தேவை என்று நாம் கூறினாலும் இன்னும் சில இடங்களில் பெற்றோர்களால் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் ஒரு நடுத்தர வர்கரோ அதை விட

போதும் என்று தம் பிள்ளைகளின் படிப்பை நிறுத்திவிடுகிறார்கள். அது மிகவும் தவறு. அப்படி சூழ்நிலையில் வளர்கின்ற பிள்ளைகள் அதிகம் மதிப்பெண்கள் எடுத்து மருத்துவராக ஒரு பொறியாளராக, ஒரு ஆசிரியராக தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைகளின் அறிவு இன்னும் அதிமாக இருக்கிறது. என் பெற்றோர் கஷ்டபட்டார்கள் என்னை படிக்க வைத்தார்கள் நான் அவர்களை நன்றாக படித்து அவர்கள் தலை நிமிர செய்வேன் என்று மாணவர்கள் வெறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில பெற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் பெண்களின் படிப்பை பாதியிலேயே இன்னும் நிறுத்தி கொண்டிருக்கின்ற அவல நிலை தங்களுடைய பொருளாதார ரீதியாக குழந்தைகளை அவ்வாறு நிறுத்த வேண்டிய அவல நிலை இன்றும் தொடர்கிறது அதை நாம் புறம் தள்ள வேண்டும். அதற்கு நிறைய மனிதர்கள் ஊடகங்கள் உதவ வேண்டும். பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி படிக்க வேண்டும். படிப்பொன்றே அம்மாணவர்களின் நலனை காற்கும். அவர்களிடமிருந்து திருடப்படாத செல்வமாக படிப்பு இருக்கும். அதனால் கல்வியை அனைவருக்கும் வழங்குங்கள். எழுத்தறிவு பட்ட கல்வி இருந்தாலும் சரி செயல்திறன் கல்வி இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும். அதன் மூலம் அவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு நாளைய தலைமுறையினர்கள் எந்த விதமான அச்சமும் இன்றி இந்த உலகத்தை உலகத்தில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களுக்கு மடிக்கணினி பற்றின கல்வி

அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை நாம் புகட்ட வேண்டும். அரசாங்கம் அதற்கான நடவடிக்கையை செய்ய வேண்டும். கல்வ செல்வம் மிக பெரிய செல்வம். நம்மளிடமிருந்து பிடுங்க முடியாத செல்வம் எனவே மாணவக கண்மணிகளே நீங்களும் உங்களுடைய கல்வி அறிவை எவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் வளர்ச்சி அடைத்து கொள்கிறீர்களோ அதை போல் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். படிப்பு மிக பெரிய பொக்கிஷம். அப்பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை தவற விடாமல் பயன் படுத்தி கொள்ளுங்கள். அதை பயன்படுத்தி அதன் மூலம் உங்களுடைய திறமையை வளர்த்து உங்களுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும் அதை கண்டு பிடிப்பதற்கும் இக்கல்வி உதவும். அப்படி உங்களுக்குள் இருக்கும் திறமையை கண்டு பிடிக்க கல்வி உதவும் பொழுது நீங்கள் அதன் மூலம் உங்களுக்குள் இருக்கும் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். அது மூலம் உங்கள் குடும்ப பெற்றோர்களின் தலை நிமிரல் மட்டும் அல்ல இச்சமுதாயத்தில் நீங்களும் ஒரு தலை நிமிர்ந்த குழந்தைகளாக இருப்பீர்கள். குறிப்பாக கிராமத்தில் இருந்து வரும் குழந்தைகள் இப்பொழுது அதிக அளவில் தங்களை சாதித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய அவர்களுடைய எந்த